அப்றோ பின்னாடி வந்து நறைய கம்பிங்கலா இருக்கு.

அதுக்கு பக்கத்துல ஒரு போட்டு நிக்கிது.

மூணு லேடீஸ் வந்து அந்த தண்ணிக்குள்ள எறங்கி போறாங்க.

இந்த எடத்துல வந்து நறைய வீடு இருக்கு.

அப்றொ ஃபார்ம் மாதிரியு எடோ இருக்கு.

மேல சீலிங்ல வந்து நெறைய லைட்ஸ் எல்லா எரிது.

எண்ட்ரன்ஸ்ல வந்து நெறைய பிளான்ட்ஸ் மாரி குடுத்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

கீழ டைல்ஸ் வந்து சாண்டல் கலர்ல இருக்கு.

சைடுல ஒரு ஆறு மாரி இருக்கு.

நெறையா குர்தீஸ் எல்லா ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க.

பெயிண்ட்டு டப்பா அப்பறோ ஆயில் டப்பாவெங்கள்ளா இருக்கு.

இது ஒரு கட இந்த கடைக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டாச்சு நிக்குது.

மேல கொஞ்ச சாமி செலைங்க இருக்கு.

ஒன் செவன்டி ஃபைவ் சிஸ்டர்ஸ் ஆஃப் எஸ்_டி ஜோசஃப் ஆஃப் டெர்பஸ் அப்டின்னு போட்ருக்காங்க.

மேலல்லா நறைய கலர் பேப்பர்ஸ் தொங்குது.

ஒரு டான்ஸ் இல்லன்னா யோகா கிளாஸ்ஸா இருக்கும்.

மேல சீலிங்ல வந்து லைட்ஸ் எரியிது.

அங்க ரெண்டு பேர் ஏதோ செட் பன்னிட்ருக்காங்க அப்றோ மூணு பேரு நின்னு பேசிட்ருக்காங்க.

கீழ வந்து வாட்ர் டெக்கரேஷனெல்லா குடுத்து சுத்தி நெறைய ஃபிளவர்ஸெல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இந்த ரூம்ல வந்து ஒரு டி_வி இருக்கு.

அதுல ஏதோ எழுதியெல்லா வெச்சிருக்காங்க ஒய்ட் கலர் பெயிண்ட்ல .

படத்துல வந்துட்டு நெறைய கோஸ் இருக்கு.

சைட்ல குட்டி குட்டி செடிங்க அப்பறோ புல்லுங்கல்லா இருக்கு.

அந்த கடைக்கு பக்கத்துலயே இருக்க இன்னொரு கடையோட ஷட்டர் வந்து மூடி இருக்கு.

இந்த டோருக்கு மேல பைக்கரா லேக் அப்டீனு போட்ருக்காங்க.

அதுல ஒரு டோர் மட்டு ஓபனாயிருக்கு .

அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு ஒயிட் கார் நிக்குது.

போர்ட்ஸு போட்டு அதுல ஏதோ எழுதிருக்காங்க.

இது பாக்க ஒரு வயல் மாறி இருக்கு.

அந்த வயலுக்காக தண்ணிய இது பண்ணி வெச்சிருக்காங்க.

அதுக்கு கீழ வந்து ஒரு சாண்டில் கலர் பில்டிங் இருக்கு.

அதுக்கு பக்கத்துலயே ஒரு பிளாக் கலர் ஸ்கூட்டியு நிக்குது.

இது பாக்க ஒரு சர்ச் மாரி தெரியிது.

பக்கத்துலயே ஒரு காஞ்ச மரொ இருக்கு.

கீழ வந்து நெறையா டீ எலைங்க இருக்கு.

இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துலயே ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு.

சீரோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசஸ் அப்படீனு போட்ருக்காங்க அதுக்கு பக்கத்துலயே பிரைடெக்ஸ் அப்படீனு ஒரு கட இருக்கு.

இந்த கெஸ்ட் அவுஸ்ல சென்ட்ர்ல வழி போது.

அப்பறோ நெறையா ஷாட்ஸும் ஹேங் பண்ணி வெச்சுருக்காங்க.

அந்த பில்டிங்கு முன்னாடி ஒரு போர்டுல ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் அப்டினு போட்ருக்காங்க.

இது ஒரு ஒர்க் ஷாப்பு .